ஆஹ் ஆமா லியா நம்ம வந்து இப்போ நம்மளே பேசுறவங்களே நம்மளே வந்து பெண்கள்தான் நம்மளோட ஹெல்த் பத்தி நம்மள விட பெட்டெரா யாராலயும் பேச முடியாதுன்னு எனக்கு தோணுது அதனால நம்ம இதைப்பத்தி பேசலாம் லியா ஆஹ் ஒகே நிச்சயமா ஆஹ் உலக சுகாதார நிறுவனங்கள் எல்லாம் வந்து பெண்களோட ஆஆரோக்கியத்துக்காக

பதன் பதிமூணு வயசு தாண்டுறச்ச உடல் ரீதியா அவங்களுக்கு சில மாற்றங்கள் வரும் ஆஹ் அதை அதை எதிர்கொள்ள தெரியாம சில சின்ன பசங்க எல்லாம் அஹ் அது என்னன்னே புரிஞ்சுக்க முடியாத வயசுல அவங்களால என்ன பண்ண முடியும் அதா அதா அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ராஜி நீங்க அதை எப்படி பாக்குறீங்க பஸ்ட் எடுத்தவுடனே அந்த டைம்லதான் நமக்கு ஹோர்மோனல் இம்பாலன்ஸ் அதிகமா இருக்கும் ஆஹ் முகப்பருக்கள் ஏற்படும் ஆஹ் ஆண்கள் மீதான ஒரு கவர்ச்சி எல்லாம் ஏற்படும் ஹலோ

ஆஹ் இந்த மாதிரிலாம் தோற்றம் ஏற்படும்போது வந்துட்டு அந்த அந்த டீனேஜ்ல வந்துட்டு நம்ம நேரா கரெக்டா இருந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம லைப்ல வந்துட்டு எந்த ப்ரோப்லேம்த்தையும் நம்ம பேஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையவே கிடையாது அதைப் பத்தி லியா நீங்க என்ன சொல்றீங்க ஆஹ் நிச்சயமா இப்ப தர்ஷினி சொல்லட்டும் தர்ஷினி சொன்னதுக்கு அப்புறம் நான் என்னுடைய கருத்து என்ன

ஆஹ் நான்தான் சொல்றேன் கேளுங்க லியா இப்ப வந்து நீங்க சொல்ற அந்த சேஞ்சஸ் வந்து நடக்குறப்ப வந்து எல்லாருக்குமே வந்து அவ்வளவா வந்து இப்ப இருக்க பசங்களுக்கு அவ்வளவா வந்து இதை எப்படி நம்ம வந்து இது என்ன அப்படின்றதை வந்து சொல்லாமயே இருக்காங்க நிறைய பேர் நிறைய பேர் அதை பத்தி அவங்களுக்கு நாலேச் இல்லை ஏன்னா இப்பெல்லாம் வந்து ரொம்ப சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்துட்டு அந்த மாறுமாறுதலுக்கு உள்ளாகுறாங்க ரொம்ப சின்ன வயசிலேயே வந்து எல்லாருமே ஏஜ் அட்டென்ட் பண்ணிடுறாங்க அதனால அதனாலதான் வந்துட்டு அவங்களுக்கு இப்ப பேரண்ட்ஸ் வந்து யோசிச்சிருக்க மாட்டாங்க இப்ப வந்து ஒகே இவ்வளவு சின்ன வயசுல ப நம்ம பொண்ணு வந்து பெரிய பொண்ணு ஆயிடுவா அப்படின்னு நினைச்சிருக்க மாட்டாங்க அதனால அதைப் பத்தி அவங்களுக்கு சொல்லவும் வந்து தேவையில்லைன்னு நினைச்சிருப்பாங்க ஆனா இப்ப எல்லாம் வந்து சின் சின்ன வயசுலயே வந்து ஆஹ் நம்ம பொண்ணுங்க எல்லாம் வந்து ஏஜ் அட்டென்ட் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன் நானு நீங்க என்ன சொல்றீங்க லியா ஆஹ் நிச்சயமா ராஜி அது நம்ம உணவு உணவு பழக்கத்தோட மாற்றத்தினாலதான் வந்து இது நடக்குது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்போ நம்ம நம்ம நம்மளே வந்து ஆஹ் நம்ம ஏஜ்ல இருக்க ப பெண்களே வந்து கொஞ்சம் சீக்கிரம்தான் வந்து அந்த பருவம் அப்படின்ற அடையுறாங்க அப்படின்றத நான் நினைக்கிறேன் எனக்கு முன்னாடி இருந்த தலைமுறைகள்லாம் வந்து அதாவது என் அம்மா ஆஹ் என் சித்தி இவங்களோட கால கட்டத்துல எல்லாம் ஒரு பெண் ஆஹ் தன்னுடைய பருவத்தை அடையிறான்னா அது பதினாலு பதினைந்து வயசாதான் இருக்கு ஆனா இப்போ நான் நம்ம நமக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாம் பத்து பன்னெண்டு வயசு இருக்காங்க அது நம்மளுடைய உணவு பழக்கத்தோட மாற்றத்தினாலதான் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணமா வந்து நிறைய பேர் முன் வைக்கிறது வந்து ஆஹ் வெள்ளை கோழியோட முட்டை அதாவது நாட்டுக்கோழி இல்லாம இந்த பிராய்லர் கோழி முட்டைதான் வந்து இதுக்கு ரொம்ப பெரிய காரணம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க ராஜி ஆமா முதல்ல ரொம்ப முக்கியமானது இந்த கேஎப்சி சிக்கன்ன்னு சொல்றாங்க கேஎப்சியோட புல் பார்ம் வந்து இந்த சொல்லிட்டு இந்த கோழியில என்ன பண்றாங்கன்னா ஊசி மூலியமா மருந்து கெமிக்கல் ரியாக்ஷன் வர்ற மருந்து

இப்போ நம்ம வீட்டிலே நாட்டுக்கோழி எல்லாம் வளர்ப்போம் இல்லையா

அது வந்து முட்டை முட்டையிட்டு குஞ்சு பொரிதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நிகழ்வு லேட்டா ஆகும் ஆனா இது சீக்கிரமா ஆஹ் இது அவ்வளவு ஊசி போட்டு அதிகமா இது பண்றதுனால அவங்களுக்கு அது எப்படின்னா இப்போ அதிக லாபமும் கிடைக்குது அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா இதை வாங்கி ரொம்ப குடுக்கறதுனால இது உடல்நிலையோட வெப்பநிலையை ரொம்ப பாடி ஹீட் ரொம்ப அதிகமாயிடும் இதை சாப்பிடற ஆஹ் ரொம்ப இளம் வயது பெண்களுக்கு எல்லாம் என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா உடனே பருவம் அடைஞ்சிடுறாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க லியா ஆஹ் நிச்சயமா ராஜீ ஆஹ் தர்ஷினி நீங்க உங்களுடைய கருத்து கொஞ்சம் சொல்லுங்க ஆஹ் கண்டிப்பாக ராஜி வந்து சொன்னது வந்து உண்மைதான் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இப்போ கோழிகளுக்கு வந்து ஊசி போட்டு வளக்குறாங்க அதனால அது வந்து அறுபது நாள்லயே ஆஹ் மெச்சூர் ஆயிடுது வளர்ந்துருது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அதுஅதுதான் அவங்களோட பிஸ்னஸ் அவங்களுக்கு தேவை அவங்களுக்கு ப்ராபிட் அதிகமாகணும் ஆஹ் எவ்வளவு சேல் ஆகுது அப்படிங்கறதை பொறுத்துதான் வந்து அவங்களோட பிஸ்னஸ் இருக்கு அதனால அவங்க யாருமே வந்து மக்கள் நல்லா இருக்கணும் சாப்பிடறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க ஆனா வந்து அதை சாப்பிடறதுனால ஆண்களை விட பெண்களுக்குத்தான் அதிகமான ஆஹ் பாதிப்பு வருதுன்னு எனக்கு தோணுது நீங்க என்ன சொல்றீங்க நான் சொல்றதுல ஏதாவது உங்களுக்கு மாற்றுக்கருத்து இருக்கா ஆஹ் நான் ஆஹ் இல்லை இதுல ஆண்களுக்குமே சரிக்கு சரியான அளவு பாதிப்பு இருக்கு அப்படின்னுதான் சொல்றேன் இந்த வெள்ளை கோழியினால வந்து சில ஆஹ் மனிதர்கள் வந்து அவங்களுடைய ஆஹ் இனப்பெருக்க அந்த ஒரு ஒரு அந்த அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு சரியா தெரியல அந்த

அப்புறம் சில நம்ம கலாச்சாரம் மாற்றம் எல்லாம்தான் வந்து இப்போ நம்மளோட ஆரோக்கியத்தையுமே கெடுத்துட்டு வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க எப்படி பார்க்கிறீங்க அது அந்த காலத்துல நிறைய விதமான நல்ல உணவு பழக்கங்கள்லாம் இருந்துச்சு அதாவது கேழ்வரகு கம்பு திணை இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஆனா இப்ப படிப்படியா அதெல்லாம் மாறி அதெல்லாம் இப்ப யாராவது ஒருத்தர் சாப்பிட்டா அவன அவன் என்னமோ ஏதோ பாவப்பட்ட செயலை செய்யசெய்யற மாதிரி நம்ம அவன வித்தியாசமா பாக்கறோம் நீங்க அதை எப்படி நினைக்கறீங்க ஆமா கண்டிப்பா வந்துட்டு எப்படின்னா உணவுப்பழக்கம்ன்றது ரொம்ப முக்கியமானது ஆஹ் அந்தந்த நேரத்துக்கு கரெக்டா நம்ம சாப்பிடணும் ஆனா இப்ப உள்ள குழந்தைங்க எதை எதை அதிகமாக விரும்புது அப்படின்னா பாக்கெட்ல அடைக்கப்பட்ட அந்த குர்குரே லேஸ் இதை மாதிரியான சிப்ஸ் வகைக சிப்ஸ் ஓட வகைகள்லாம் எடுத்துக்கிறாங்க ரொம்ப துரித உணவுகள்லாம் எடுத்துக்கிறாங்க என்னது எப்படின்னா அஹ் பிசா பர்கர் ஆஹ் நூடுல்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கறாங்க அதுவும் இல்லாம கோழி வறுவல் இந்த மாதிரி ரொம்ப எண்ணெயில போட்டு ரொம்ப அதுவே ரொம்ப கொழுப்பு அது ஹீட் அது இல்லாம அது எண்ணெயில பொரிச்சு அதே மாதிரி உள்ளது எல்லாம் ரொம்ப கடையில விரும்பி சாப்பிடறதுனால என்ன ஆகுது அப்படின்னா உணவு பழக்கம்தான் ஒரு முக்கிய பங்குன்னு நான் சொல்றேன் தர்ஷினி நீங்க என்ன சொல்றீங்க கண்டிப்பாக நீங்க சொல்றது உண்மைதான்

இப்ப வந்து உணவு பழக்கம் அப்படிங்கிறது ஆஹ் நீங்க பேசுறது கேட்குது ராஜி ஆஹ் ஒகே ஒகே பேசுங்க ஆஹ் உணவு பழக்கம்னா வந்து கண்டிப்பா பெரும்பங்கு வகிக்குது ஏன் சொல்றேன்னா இப்போ கோழியில மட்டும் இல்லை நம்ம சாப்பிடுற எல்லாத்திலேயுமே வந்துட்டு ஆஹ் கெமிக்கல்ஸ்தான் இருக்கு இப்போ எதுவுமே வந்துட்டு நேச்சுரலா கிடையாது வெஜிடபிள்ஸ்யுமே வந்துட்டு ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் கிடையாது இல்லையா அதுவுமே வந்து ஆஹ் கெமிக்கல்ஸல உருவாக்கப்பட்ட வெஜிடபிள்ஸ் ஆதான் இருக்கு அப்அப்படி இருக்கப்ப வந்து நமக்கு எங்க இருந்து இந்த ஆர்கானிக்கான புட்டும் ஹெல்த்தியான புட்டும் கிடைக்கும் ஹெல்த்தியான புட்டு சாப்பிடுறது மூலமா தான் நமக்கு வந்து ஹெல்த் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றோம் ஆனா இப்ப எப்படி சொல்றாங்கன்னா இப்ப நம்ம சாப்பிடுறதையும் கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு மாத்திட்டு அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்ட்ராவா நியூட்ரிஷன் எடுத்துக்கோங்க பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த ஹார்லிக்ஸோட விமன்ஸ் பிளஸ் அவங்களோட மார்க்கெட்டிங்லாம் வந்து இப்ப அதிகமாயிடுது ஏன்னா வந்து ஒண்ணு ஒண்ணுத்துக்கும் தனித்தனியா ப்றேக்னேன்ட் லேடீஸ்ன்னா அவங்களுக்கு தனியா ஒரு ஹார்லிக்ஸ் இப்ப வந்து கொஞ்சம் ஏச்டு விமன்ன்னா அவங்களுக்கு கொஞ்சம் தனியான ஆஹ் தனி டைப் ஆப் ஹார்லிக்ஸ் இந்த மாரி ஹார்லிக்ஸ்ன்னு சொல்ல வரல எல்லாத்துலயுமே இந்த நியூட்ரிஷன் சம்பந்தப்பட்டமான ப்ரோடுக்ட்ஸ் வந்து இப்ப நிறைய வளர்ந்ததுக்கு காரணம் நம்மளோட உணவுப் பழக்கத்திலயும் நம்மளோட உணவுலயும் இவ்வளவு கெமிக்கல்ஸ் இருக்கறதுனாலதான்னு எனக்கு தோணுது நீங்க என்ன சொல்றீங்க லியா ஆஹ் நிச்சயமா நீங்க சொன்னது எல்லாமே ஒண்ணுதான் இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் இங்க பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் பெண்களுக்கு ஒரு மிகப் பெரிய பிரச்சனைகள்ல அதாவது இதுதான் இப்ப இரண்டாவது பெரிய பொதுவான நோயா உலகத்துல வந்து பாக்குறாங்க நிறைய பேர் நிறைய பெண்கள்தான் இதுல வந்து ஆஹ் பாதிக்கப்படுறாங்க மார்பக புற்றுநோய் அப்படின்னு ஒரு விஷயம் உங்க ரெண்டு பேருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இது இது இது இதைப் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ராஜீ அதைப் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா ஆஹ் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல வளர்ந்து வர்ற நா நா நாடு கொண்ட இந்தியாதான் வந்து அதிகப்படியான மார்பக புற்றுநோய் கொண்ட பெண்களோட ஜனத்தொகையும் இருக்கிறதா வந்து சொல்றாங்க கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் பேர் வந்து மார்பக புற்றுநோய்ன்னா பெண்களோட ஆஹ் ஆஹ் கணக்கெடுப்புல ஆஹ் முப்பது சதவீத பெண்கள் வந்து மார்பக புற்றுநோயினால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு என்ன காரணமா இருக்கும் இது வராம நம்ம எப்படி எல்லாம் தடுத்துக்கலாம்ன்னு உங்களுக்கு எதுவும் ஆஹ் யோசனைகள் இருக்கா ஏன்னா மார்பக புற்றுநோய் வந்துட்டு இப்ப எல்லாருக்குமே எப்படின்னா இப்ப ஒரு பத்து பேமிலில அஞ்சு பேமிலிக்குள்ள இருக்கு பஸ்ட் எல்லாம் இந்த மாதிரி கிடையவே கிடையாது இப்ப இருக்கறதுக்கான காரணம் வந்து சூழ்நிலை ஆஹ் உணவு பழக்கம் அப்புறம் லைப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ்தான் இப்போ யாருமே சரியா முன்னாடி மாதிரி இருக்கிற உணவு பழக்கமும் கிடையாது எதுவுமே முன்னாடி மாதிரி இருக்கிறதே கிடையாது ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் இருபாலரும் வேலைக்கு போறாங்க அதுவும் இல்லாம ஏதோ ஒண்ணு அப்படின்றது சமைக்கிறாங்க கட கடமைக்கு இப்ப எல்லாமே இப்ப ரெடிமேட்ஸ்லயே கிடைச்சிருது அந்த உ அந்த உணவை வந்து பின்பற்றுறாங்க சோ பிரிட்ஜ் வச்சு எதுவுமே யூஸ் பண்ணவே கூடாது ஆஹ் எப்படின்னா தயிர் மாவு இந்த மாதிரி பொருட்கள் பால் இந்த மாதிரிதான் வைக்கணும் ஆனா இப்ப நம்ம பழைய குழம்பு எல்லாத்தையும் தூக்கி பிரிட்ஜ்ல வச்சு அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுக்கிறதுனால எல்லா ஜெனெரேஷனுமே என்னன்னா மா ஈசியா இது ஆயிடுது மார்பக புற்றுநோய் மட்டும் இல்லாம பெண்கள் இனப்பெருக்க புற்றுநோயும் எல்லாருக்கும் வந்துடுது அதோ அதோட ரொம்ப முக்கிய பங்கு என்ன வகிக்குது அப்படின்னு சொன்னா PCOD இப்ப பர்ஸ்ட்லாம் கல்யாணம் ஆன பெண்களுக்கு உடனே அவங்க கருத்து எரிச்சு உடனே கர்ப்பம் ஆயிடுவாங்க இப்ப எல்லாம் அப்படி கிடையவே கிடையாது எடுத்தவுடனே டிரீட்மென்ட் அது ஒரு பேஷனாவே போயிட்டு இருக்கு இப்ப நைன்ட்டி பர்சண்ட்டேஜ் பி PCOD தான் அதிகமா எல்லா பெண்களையும் ரொம்ப பாதிப்படைய செஞ்சு இந்த PCOD ன்னா என்ன அது அதோட ஆஹ் விரிவாக்கம் சொல்லுங்க அதைப் பத்தி இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க PCOD அப்படின்னா அது பாலிசிஸ்டிக் ஓவரீஸ் அப்படின்னா கர்ப்பப்பையில ஏற்படற நீர்க்கட்டிகள்ன்னு அதுக்கு பேரு அது இந்த இது வந்துட்டு எப்படின்னா நமக்கு அந்த கர்ப்பப்பையில ரெண்டு விதமான ஓவரீஸ் இருக்கும் அது வழியாதான் அவங்க என்னன்னா ஆஹ் முட்டை வந்து கருத்தரிச்சு ரெண்டு இதாயிட்டு அதுதான் நம்ம குழந்தைக்கு இது ஆகும் இப்ப அந்த ரெண்டு ஓவரிலயுமே கேப்ச்சர் பண்ற முட்டையை வந்து அதாவது ஆண்களோட விந்தணுக்கள அதான் கேப்ச்சர் பண்ணும் அதிலேயே கட்டி இருந்துச்சுன்னா நம்மளோட கர்ப்பப்பைக்குள்ள வந்து அந்த விந்து செலுத்த முடியாது பெண்ணோட இனப்பெருக்கமும் ஆணோட விந்தும் சேர்ந்தால்தான் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சோ இதுவே இப்ப கிடைக்காதனால இப்ப என்னன்னா எல்லாம் டிரீட்மென்ட்ல இறங்கிடறாங்க புரியுதா தர்ஷினி தர்ஷினி புரியுது ராஜி நீங்க சொல்றது உண்மைதான் PCOD தான் வந்து இப்ப ரொம்பவும் அதிகமா இருக்கு எப்படின்னா இப்ப PCOD வர்றது வந்துட்டு

எப்பவுமே வந்து ரெகுலரா வரணும் மாசத்துக்கு ஒருமுறை வருது ஆனா வந்து எல்லாருக்குமே வர்றது கரெக்டா வர்றது இல்லை மாசம் தள்ளி போகுது ரெண்டு மாசத்துக்கு ஒருமுறை மூணு மாசத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி எல்லாம் வருது அதனால வந்து பேரன்ட்ஸ் தான் வந்து இப்ப ரொம்ப பயப்படுறாங்க அதுக்காகவே வந்து ஹாஸ்பிடல்க்கும் போறாங்க ஆனா அங்க போய் கேட்டா வந்து அவங்க எப்படி சொல்றாங்கன்னா இப்ப இருக்க புட் இப்படித்தான் இருக்கு அதனாலதான் உங்களுக்கு தள்ளி போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சிலருக்கு உண்மையாவே ப்ரோப்லம்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு இருக்கு இப்போ வந்து இருக்கிறதுனால கூட வந்து பிரியோட்ஸ் தள்ளிப் போக சான்ஸ் இருக்கு ஆனா அது எல்லாத்துக்குமே வந்து என்ன ஒரு ஆஹ் கன்குலுசனா இருக்கும் அப்படின்னா நல்லா எக்ஸசைஸ் பண்ணி நம்ம சாப்பிடுறதுக்கு நம்ம கரெக்டா வேலை செய்யிறோம் அப்படின்னாலே அது வந்து பேலன்ஸ் ஆகுதுதான்னு எனக்கு தோணுது மத்தபடி சாப்பிட்டுட்டு நம்ம சாப்பிடுறதுக்கு வேலை இல்லாமல்

நான் சொல்றேன் இப்ப நீங்க இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தீங்க இதுதான் வந்து பொதுவா பெண்களுக்கிடையே இருக்கிற பெரிய பிரச்சனையாவே இருக்கு இதெல்லாம்தான் வந்து அவங்களால குழந்தை பாக்கியம் அப்படின்றது இப்ப இருக்கிற காலகட்டத்தில இருக்கிற பெண்களுக்கு வந்து கொஞ்சமே க ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாதான் இருக்கு முன்னாடி ராஜி சொன்ன மாதிரி தொண்ணூறு சதவீத பெண்கள் வந்து

இயற்கையாவே கருவுறுதல் அப்படின்றது அவங்களுக்கு கொஞ்சம் சாதாரணமான விஷயமாதான் இருந்துச்சு நம்ம உணவு பழக்கத்தோட மாற்றம் தான் வந்து நம்மள்ல அடிப்படை காரணமாவே இருக்கு அது மட்டும் இல்லாம எந்தவித உடல் உழைப்பும் இல்லாம சில பெண்கள் இருக்கறதுனால அதுவுமே ஆஹ் குழந்தையோட ஆஹ் க சுமக்கறதுக்கோ இல்லை குழந்தையோட வளர்ப்புக்கோ வந்து கொஞ்சம் பிரச்சனையாவே அமையலாம் ஆஹ் இப்போ நம்ம வந்து ஆஹ் மாதவிடாய் காலத்துல என்ன மாதிரியான உணவுகள் எல்லாம் எடுத்துக்கிட்டா நமக்கு கொஞ்சம் யூஸ்புல்லா இருக்கும்னு நீங்க சொல்றீங்களா ராஜி இந்த மாதிரி உணவுகள்லாம் சாப்பிட்டால் மாதவிடாய் கா மாதவிடாயோட வலியில இருந்து நம்ம தப்பிக்கலாம் இல்லை அந்த நேரத்துல இந்த மாதிரி ஆஹ் உணவு பழக்கங்கள் நம்ம கிட்ட இருந்தா ஆஹ் அது அது நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு அந்த மாதிரி நீங்க என்னெல்லாம் சொல்ல விரும்புறீங்க

ஏன் அப்படின்னு கேட்டா மாதவிடாய் போ உம் போக்கு இருக்கும்போது அதிக ரத்த ரத்தப்போக்கு இருக்கும் அப்படின்றப்போ நம்மளோட உடல் வந்து ரொம்ப அதிக வெப்பநிலை எப்போதும் இருக்கிற பாடியோட ரொம்ப அதிகமா ஹீட் பாடியா இருக்கும் அப்போதைக்கு நம்ம முதல் முதல் எதையுமே சாப்பிடக் கூடாது தண்ணி நிறைய குடிக்கணும் தண்ணி நிறைய குடிக்கணும் அதுக்கப்புறம் ஈசிலி டைஜிஸ்டேட் புட் தான் எடுத்துக்கணும் இன்னும் சீக்கிரமா செரிமான கூடிய உணவு எடுத்துக்கணும் அப்புறம் வந்துட்டு என்னென்ன எடுத்துக்கணும் இளநீர் எடுத்துக்கணும் நல்லெண்ணெய் ஆஹ் அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக்கணும் வெந்தயம் முழுங்கணும் அப்புறமா ப்ரூட் ஜுசஸ் எடுத்துக்கணும் அப்புறம் இட்லி இடியாப்பம் இந்த மாதிரிதான் இருக்கணும் அப்போ ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டா கர்ட் ரைஸ் அப்படித்தான் எடுத்துக்கணும் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலே சுத்தமா வயிறு வலி இருக்காது இல்லைன்னா அந்த மசுல் கிராம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய என்னன்னா வயிறு ரொம்ப அப்படியே இழுக்க ஆரம்பிச்சிடும் அதாவது ரத்தப்போக்கு அதிகமா இருந்தாலும் கம்மியா இருந்தாலும் சில பேருக்கு ரொம்ப வயித்து வலி கொன்னுடும் அந்த மாதிரிலாம் இருக்குறதுக்கு காரணம் வந்துட்டு நம்ம அந்த நேரத்துல சிக்கன்னோ மட்டனோ இந்த மாதிரி ஹெவி புட் பிரியாணி இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கும் போது என்னன்னா உணவு வந்து செரிமாற்றம் செரிமானமே இருக்காது ஒண்ணும் இருக்காது பயங்கரமா இது இருக்கும் இதை பத்தி என்ன சொல்றீங்க லியா நீங்க ஆஹ் தர்ஷினி சொல்லட்டும் ராஜி அடுத்து நான் என்னோட கருத்தை சொல்றேன்

ஆனா இப்ப இருக்க பிஸி ஸ்செடுயுல வந்துட்டு எல்லாருக்குமே எல்லாமே வந்து ஆஹ் கேர்லெஸ்ஸா ஆயிட்டாங்க

அதனால வந்து என்னால இது செய்ய முடியலை அது செய்ய முடியலை சில பேரெல்லாம் வந்து ரொம்ப வயிறு வலியில இருக்கறதுனால வந்து அவங்களால எதுலயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை அந்த அந்த நேரத்துலதான் வந்துட்டு

ஆஹ் நிச்சயமா தர்ஷினி நீங்க சொன்ன மாதிரி மாதவிடாய் காலத்துல வந்து நம்மளோட மூ நீங்க சொன்ன மாதிரி மூட் ஸ்விங்ஸ் அதாவது தமிழ்ல சொல்லணும்னா மனம் அலை பாஞ்சுட்டே இருக்கும் ஒரே மாதிரியான உணர்வுல நம்மளால இருக்க முடியாது இந்த இந்த ஒரு அஞ்சு செகண்ட் நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா அடுத்த ஒரு பத்து செகண்ட் எனக்கே தெரியாம நான் ஆட்டோமேட்டிக்கா ஏதோ ஒரு சோகத்துக்குள்ள போயிடுவேன் அது அது நம்மளை சொல்லியும் தப்பு இல்லை நம்மளோட ஹோர்மோனல் சேஞ்சஸ் தான் அதுக்கு காரணம் இப்போ வந்து ஆஹ் ரத்த சோகை அப்படின்றதுமே பெரும்பாலான பெண்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை இல்லையா இது பெரும்பாலும் ஆண்களுக்கு அஹ் வராது ஏன்னா பெண்களுக்கு மாதவிடாய் அப்படின்ற பிரச்சனை இருக்கிறதுனாலே அவங்களை அவங்களோட ரத்தம் வந்து ஒரு ஒரு மாத அதாவது இருபத்தி எட்டு நாட்களுக்கு ஒருமுறை சுழற்சிகரமாதான் வந்துட்டு இருக்கு இந்த ரத்த சோகைன்ற பிரச்சனை நிறையவே இருக்கு இது இது இது நம்ம ரத்தத்துல இருக்க ஹீமோகுளோபின் அப்படின்ற ஒரு குறை ஆஹ் குறை குறைபாடுனாலதான் வந்து இது நிறைய ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அஹ் நீங்க சொல்லுங்க ராஜி இப்ப எப்படியும் ஆஹ் இது வந்து பொதுவா கர்ப்பமா இருக்க பெண்களுக்குமே வந்து ரத்த சோகை வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது குழந்தையை தாக்குறதுக்கான வாய்ப்பு எதுவும் இருக்கா கண்டிப்பா ஏன்னா பர்ஸ்ட் எடுத்தவுடனே நம்ம கன்சீவா இருந்தோம் அப்படின்னா நம்ம எவ்வெரி மந்த் வந்து செக்க்குப் போணும் எல்லாமே போணும் பிளட் டெஸ்ட் பண்ணணும் நமக்குள்ளானா ரத்த வகையான தொடர்பு நோய் எல்லாம் இருக்கா HIV அந்த மாதிரி எல்லாம் இருக்கான்னு நம்ம பரிசோதிப்பாங்க டாக்டருங்க எல்லாம் இப்போ நம்ம எ எடுத்துகிட்டோம்னா எப்படின்னா ரத்த சோகைக்கு கரெக்டா பெண்களுக்கு பன்னெண்டுல இருந்து பதினாலு வரைக்கும் இருக்கணும் ஆண்களுக்கு பதிமூணுல இருந்து பதினாலு வரைக்கும் ஹீமோகுளோபின் இருக்கணும் இப்ப நம்ம அதுக்கு அது கம்மியா இருந்துச்சு அப்படின்னா வெளிரி போயிடும் உடல் சோர்வு இருக்கும் ஆஹ் அதாவது கண்ணுக்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு கண் எல்லாம் சோர்வாயிடும் ஆஹ் இதே மாதிரிலாம் தோற்றத்துல வெளிரி போயி ப்ளாக்கா இருப்பாங்க திடீர்ன்னு பார்த்தால் வைட்டா இருக்க மாதிரி இருப்பாங்க அது வந்து வைட்டா இருக்குறதுக்கு காரணம் வந்துட்டு ரத்த சோகை அந்த அனீமியா என்ற அந்த அனீமிக் வந்ததாலே ஆஹ் எப்படி இருப்பாங்கன்னா இந்த மாதிரி இருப்பாங்க ஆஹ் இப்போ இப்போ சர்ஜரி அப்படின்னா ப்ரக்நன்சியா இருக்கிறவங்களுக்கு நார்மல் டெலிவரி நடக்கும் சீசரினும் நடக்கும் அந்த கடைசி மினிட்லதான் சொல்ல முடியும் அப்படின்றப்ப அவங்களுக்கு பிளட் வந்து போதுமானதா இருந்தாதான் ஆஹ் அதிக ரத்தப்போக்கு ஏற்படும் அப்போ டூரிங் டெலிவரில ஆஹ் அப்போ கண்டிப்பா பிளட் ட்ரான்சிசன் ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா இருக்கணும் அது வந்து குழந்தையை தாக்கும்தான் குழந்தைக்கு என்னன்னா மூச்சு இரைப்பு இந்த மாதிரியான பிரச்சனைலாம் வந்துரும் அதுக்கு நம்ம முன்னாடி செக் பண்ணிட்டே இருக்குறது நல்லது இதை பத்தி சொல்லுங்க தர்ஷினி

ஆமா அதிக ரத்தப்போக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே இவங்களுக்கு என்ன ஆகும்னா சடனா கர்ப்பமான பெண்கள் வந்து இறக்கக்கூட நேரிடும் தர்ஷினி

ஆஹ் பெண்கள் என்ன சாரி ஆண்கள் என்னதான் உடலளவில கொஞ்சம் அஹ் ஸ்ட்ராங்கான மனிதர்களா இருந்தாலும் பெண்கள் மனதளவுல கொஞ்சம் ஆஹ் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி நிறைய ஆய்வுகள்லாம் சொல்லுது ஆனா பெண்களுக்குமே மனநல பிரச்சனைகள்லாம் இருக்கும்தானே ஆஹ் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம் இல்ல ஏதோ ஒரு ஏதோ ஒரு விதத்தினால அவங்களுக்கு மனப்பிரச்சனை அதாவது மனநிலையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க

கண்டிப்பா லியா நீங்க வந்து சொல்றது வந்து உண்மைதான் இப்ப எல்லாருமே எல் எல்லாருமேனா வந்து ஆண்கள்ன்னு மட்டும் இல்லை பெண்களுமே வந்து அவங்களோட கோபத்தை வந்து யார்கிட்ட காட்டுறாங்க இன்னொரு பெண்கிட்டதான் காட்டுறாங்க இப்போ மோஸ்ட்டா வந்து ஆஹ் அப்பா அம்மா கிட்ட காட்டுவாங்க ஹஸ்பண்ட் வந்து ஒய்ப்கிட்ட காட்டுவாங்க இந்த மாதிரி அப்ப அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி ஸ்ட்ரெஸ் டிப்ரஸ்ஸன் எல்லாமே வருது இப்ப அந்த காலத்துலன்னா கூட பரவாயில்லை எல்லா எல்லா பெண்களுமே வந்துட்டு வெறும் ஹவுஸ்ஒய்ப்பா தான் இருந்திருக்காங்க இப்ப வந்து வேலைக்கும் போறாங்க சில பெண்கள் இருக்காங்க வேலைக்கும் போயி வீட்டுக்கும் வந்து வேலையை பாக்குறவங்க இருக்காங்க அவ அவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்பவும் அதிகமாதான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஏன்னா எங்க அம்மா வந்து வேலை செய்யறாங்க வெளியவும் போய் வேலை செய்யறாங்க வீட்டிலயும் எங்க அம்மாதான் வேலை செய்யறாங்க நான் செய்ய மாட்டேன்னு சொல்லல நான் படிச்சிட்டு இருக்கேன் அதனாலே நான் வேலையும் செய்வேன் படிக்கவும் படிக்கிறேன் ஆனா எனக்கு வந்து அவங்களுக்கு இருக்க அளவுக்கு ஸ்ட்ரெஸோ டிப்ரஸ்ஸனோ இருக்காது இது இல்லாம இந்த வீட்டை பார்த்துக்கணும் வெளியே போய் வேலை பார்க்கணுன்றதை தாண்டி சில பேமிலி சிட்டுவேஷன்ஸ்மே வந்துட்டு எல்லார் ஆஹ் மனநிலை மல மனநிலைமையை வந்து மோசப்படுத்துது இந்த சண்டைகள் வர்றது எதுவா இருந்தாலுமே வந்துட்டு ரொம்ப பேடாதான் வந்து ஆஹ் பேடான டிப்ரஸ்ஸன் ஸ்டேட்க்குதான் கொண்டு போகுது அது எப்படி வந்து வேலை ம மூளையை வேலையே செய்ய விடாது அது நமக்கு டிப்ரஸ்ஸன் வந்திடுச்சு அப்படின்னா சில பேருக்கு டிப்ரஸ்ஸன்லயே இருந்து இருந்தே பழகியிருப்பாங்க அவங்களால நார்மலான ஸ்டேட்க்கு போனாக்கூட அந்த அந்த பயமோ பதட்டமோ ஐயோ இப்ப இது இப்ப அது அந்த மாதிரி நினைக்காம இருக்க முடியாது அதனால டிப்ரஸ்ஸன் வந்து கண்டிப்பா பெண்கள் வாழ்க்கையில ரொம்ப விளையாடுதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க

சில குறிப்பீடுகள்லாம் இருந்தாலுமே அவங்களுக்கு எதிரா இன்னுமே பாலியல் வன்கொடுமைகள்லாம் வந்து நடந்துட்டுதானே இருக்கு ஆஹ் அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க ராஜி அது அவங்களோட ஆரோக்கியத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும்ன்னு நீங்க நினைக்கிற கண்டிப்பா பெண்களுக்கு எதிரான ஒரு வன்முறை இருந்துச்சு அப்படீன்னா அது வந்து எப்படின்னா பெண்களுக்கு தனிப்பட்ட முறையில தான் அது நடக்குது எப்படி அப்படீன்னா சில நேரத்துல ஆஹ் எப்படின்னா இப்போ பர்ஸ்ட்லாம் வந்துட்டு இந்த ஆசிட் அடிக்கிறது பெண்கள் மேலே ஆசிட் அடிக்கிறது பெண்கள் கருப்பெல்லாம் கற்பழிப்பு அது மாதிரி எல்லாம் எல்லாமே இருந்துட்டு இருந்துச்சு அது எப்படின்னா முன்னாடி ஐக்கிய நாடுகள்லதான் அது பெருசா இருக்கும் இப்ப அது வந்து தமிழ்நாட்டுலயுமே

பாலியல் இதுக்கு கொண்டு போறாங்க அது வந்துட்டு எப்படின்னா அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறப்போ இல்லை குழந்தை கரு ஆஹ் கரு வந்து கலைக்கிறதோ எல்லாத்துக்குமே வந்துட்டு இது ஒரு முக்கியமா இருக்கு நீங்க என்ன சொல்றீங்க லியா ஆஹ் நிச்சயமா ராஜி நீங்க சொன்னது ரொம்ப உண்மைதான் இந்த சிறிய குழந்தைங்களோட வன் கொடுமைகள் அதாவது அவங்களுக்கு நடக்கிற பாலியல் ரீதியான தொந்தரவுகளுமே அவங்க சீக்கிரமா அந்த பெண் அப்படின்ற ஒரு பருவத்துக்கு வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு ஆஹ் அதுவுமே அவங்களோட உடல் ஆரோக்கியத்தை ரொம்பவே பாதிக்குது ஒரு ஆறு வயசு ஏழு வயசு குழந்தைங்களுக்கு அதை பத்தி என்ன தெரியும் அவங்களுக்கு எதிரா வன்முறைதான் நம்மகிட்ட நடக்குது நம்மள ஆஹ் தப்பான நோக்கத்தோட தான் எதிர்ல இருக்குறவங்க தொடுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா அதனால சின்ன வயசுல இருந்தே அதாவது ஒரு ஆறு ஏழு வயசுல இருந்தே பெண்கள் ஆஹ் எல்லா குழந்தைங்களுக்குமே அந்த அந்த பாலியல் அறிவை ஊட்டி வளர்க்கணும் அப்படின்றது நான் நினைக்கிறேன் அது அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதுனால இப்ப எந்த தப்புமே இல்லை அது ஒரு அறிவுதான் ஏதோ ஒரு பதினெட்டு பத்தொன்பது வயசுல வந்து அவங்களா தானா தெரிஞ்சுக்க போற விஷயத்த நம்ம ஒரு ஆறு ஏழு வயசுலயே இதெல்லாம் இதெல்லாம் யாராவது உன்கிட்ட செஞ்சா தப்பு இதை வந்து நீ என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடு சொல்லி கொடுத்து வளர்க்கிறது தப்பில்லைன்னு நான் நினைக்கிறேன் எனக்குன்னு ஒரு பிற்காலத்துல எனக்குன்னு ஒரு குழந்தை வந்தா நான் கண்டிப்பா அதுக்கு சொல்லிக் கொடுத்துதான் வளர்ப்பேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க தர்ஷினி இதை பத்தி கண்டிப்பா லியா இப்ப வந்து பெண்களுக்கு மட்டும்தான் அவங்க வந்து ஆறு வயசுல இருக்கப்போ ஏழு வயசுல இருக்கப்போ அவங்களுக்கு சொல்லித் தரணும் அப்படிங்கிறதை தாண்டி ஏன் இது எல்லாத்தையுமே வந்து பெண் குழந்தைகளுக்கு மட்டும் சொல்லித் தரணும் பசங்களுக்குமே சொல்லித் தர வேண்டிய ஒரு விஷயம்தானே நம்ம கூட இருக்க பொண்ணுங்களை நம்ம இப்படித்தான் சொல்லுங்க மன்னிக்கணும் தர்ஷினி நான் குழந்தைங்கள்னு பொதுவாதான் சொன்னேன் நான் பெண்களுக்கு என்ன சொன்னன்னா இந்த மாதிரி யாராவது உங்களை தொடுறாங்க

கண்டிப்பா நீங்க சொல்றது வந்து நீங்க சொல்றது வந்து உண்மைதான் ஆனா நீங்க வந்து இத மென்ஷன் பண்ணல அதனால அத நான் சொல்றேன் சரிங்களா சொல்லுங்க இப்ப வந்து அவங்களுக்கும் சொல்லித் தரணும் அவங்க அவங்க வளர்றப்போ வந்து என்னதான் வந்து எவ்வளவுதான் சொல்லிக் கொடுத்தாலும் அவங்க பார்வைன்றது ஒண்ணு இருக்கில்லையா அப்ப வந்து அவங்களை வளர்க்கிறப்பவே நம்ம வந்து அதை எவ்வளவு அவங்களை எஜுகேட் பண்றோம் அப்படின்றதை பொறுத்துதான் இருக்கு அதே நேரத்துல கண்டிப்பா பெண் பெண் குழந்தைகளுக்கும் சொல்லித் தரணும்னு இந்த மாதிரி யாராவது பண்ணா சொல்லணும் சொல்லணுன்றத தாண்டி இது என்ன அப்படின்றத சொல்றதுல வந்து கண்டிப்பா பேரன்ட்ஸ் வந்து ஹெசிட்டேட் பண்ணாம சொல்லணும்

ஆஹ் இப்போ யாரோ ஒரு பெண் வந்து இந்த மாதிரி ஒரு துன்புறுத்தலுக்கு ஆளாகுறாங்க அப்படின்றவங்க வந்து அவங்களை அதுக்கப்புறம் இந்த சமுதாயம் எப்படி ட்ரீட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு ஒண்ணு இருக்கு

அப்படின்னு இப்ப நம்மளை பத்தி நாலு பேர் என்ன நினைப்பாங்க நாலு பேர் என்ன சொல்லுவாங்க வெளியில போனாலே நமக்கு இது நமக்கு அது அப்படின்னு நினைக்கிறதுனால கூட டிப்ரஸ்ஸன் ஆகுது இப்ப இப்ப அது அவங்களோட தப்பு கிடையாது ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு துன்பமோ ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்றப்போ அவங்க வந்து அவங்களோட விருப்பம் இல்லை அப்படின்றதுனாலதான் அது வந்து ரேப்பா மாறுது அப்படி இருக்கப்போ அதை வந்து அவங்க வந்து இல்லை இது அவங்களோட தப்பு அந்த மாதிரி யாருமே சொல்ல முடியாது ஆனா எல்லாரும் அவங்களைதான் ப்லேம் பண்ணுவாங்க இவன் இந்த மாதிரி பொண்ணு இந்த மாதிரி பொண்ணு பொண்ணுக்கு இப்படித்தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க ஆஹ் குறுக்கிடறதுக்கு மன்னிக்கணும் தர்ஷினி சொல்லுங்க லியா ஆஹ் இப்ப ராஜி அவங்களோட கருத்தை சொன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ராஜி நீங்க சொல்லுங்க சுருக்கமா சொன்னீங்கன்னா நம்ம இந்த தொடர்பை உங்க கருத்தோட முடிச்சுக்கலாம் பர்ஸ்ட் எடுத்தவுடனே நம்ம குழந்தைங்களுக்கு என்னன்னா குட் டச் பேட் டச் அப்படின்றதை நம்ம சொல்லணும் இப்படி எல்லாம் பண்ணா குட் டச் இப்படி எல்லாம் இருந்தா பேட் டச் அப்படின்றதை இப்போ ஒருத்தவங்க இப்போ குழந்தைங்க குழந்தைங்களுக்கு இப்போ ஒருத்தவங்க வந்து

அதுக்கப்புறம் என்ன சொல்லணும் அப்படின்னா செக்சுவல் ஹராஸ்மென்ட் பத்தி அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம எஜுகேட் பண்ணணும் அது அது மட்டும் இல்லாம இப்ப குழந்தைங்களா இருந் இருந்தா பேரண்ட்ஸோட அட்ரஸ் போன் நம்பர் எல்லாம் வந்து அவங்களுக்கு

ஆஹ் அதாவது பர்ஸ்ட் எய்டயும் நம்ம வந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறது ரொம்ப நல்லது இதைப் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க லியா நீங்க ஆஹ் நிச்சயமா ராஜி நீங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாமே உண்மைதான் ஆஹ் நேரம்

நன்றி லியா நன்றி தர்ஷினி